ஆஹ் நிச்சயமா வினிஷா எனக்கு அதுல உடன்பாடு இருக்கு மீனாட்சி உங்களுக்கு எப்படி

அஹ் சரி இப்ப வந்து அது போல வந்து நம்ம தானியங்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா தானியங்கள்ல வந்து மக்காச்சோளம்ன்னு ஒண்ணு இருக்கு அந்த மக்காச்சோளத்துல வந்து நிறைய வகையான சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது என்னன்னா அமினோ அமிலம் கரோட்டின் diamine அப்படிங்கிற நிறைய அளவு proteins சரி folic அமிலம் அப்படின்னு நிறைய விதமான ஆஹ் எப்படி சொல்றது சத்துக்களை கொடுக்கக் கூடிய பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த மக்காச்சோளத்தை வந்து அஹ் அதாவது எப்படி அதுக்கு சாப்பிடுற முரண் ஒண்ணு இருக்கும்ல அத பத்தி ஏதாவது தெரியுமா மெர்சி உங்களுக்கு ஆஹ் இல்ல ஆஹ் வினுஷா எனக்கு அந்த மக்காச்சோளம் அப்படின்னு பெருசா தெரியாது இந்த வழியில சோளம்லாம் ஆஹ் விப்பாங்க இல்லையா அது அதெல்லாம் வந்து நான் வாங்கி சாப்பிட்டிருக்கேன் அத வேக வச்சு உப்பு மிளகாய் வச்சு சாப்பிடுவாங்க சிலர் அப்புறம் அது இல்லாம வெறுமனே வெறும் சோளத்தை மட்டும் ஆஹ் வேக வச்சு சாப்பிடுறதும் இருக்கு இப்போ நம்ம கடற்கரைக்கு போறோம் போறோம் அப்படின்னா அதுக்கு அதுக்காகவே சில ஆஹ் கடைகள் எல்லாம் வச்சு அதை சுட்டுக் கொடுப்பாங்க அது எல்லாமே கொஞ்சம் ருசியாதான் இருக்கும் அதில புரதச் சத் சத்தெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு எனக்கு இப்போ நீங்க சொல்லித்தான் தெரியுது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கேன்னா பார்த்தன்னா வாங்கி சாப்பிடுவேன் அது அவ்ளோதான் எனக்கு அதப் பத்தின அறிவு இருக்கு

எனக்குமே வந்து இந்த மக்காச்சோளம் அப்படின்னா வந்து என்னன்னு தெரியலே வினுசா நீங்க சொல்லுங்க இந்த மக்காச்சோளம்ன்னா இந்த popcorn செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஆஹ் dry பண்ண சோளமா

ஆஹ் பொதுவா சொல்லப்போனா அதுதான் அப்புறம் என்னன்னா வந்து இந்த சோளத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் நம்மளோட அதாவது boiler methoding இருக்கு இல்லீங்களா அதுல வந்து அதைப்போல செஞ்சு சாப்பிட்டா அது நல்லது இல்லையா அத காய வச்சு அத பொடி மாதிரி பண்ணி இன்னும் சில தானியங்கள் மூலியமா அதெல்லாம் சேர்த்து நம்ம உணவுல எடுத்துக்கிட்டோம்ன்னா அது போல செய்யறது தான் நல்லதே தவிர இதை மாதிரி இந்த popcorn அந்த மாதிரி சாப்பிடுறது எல்லாம் உடம்புக்கு என்னைக்குமே நல்லதில்ல வேற ஏதாவது தானிய வகை உங்களுக்கு பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க மெர்சி ஆஹ் நிச்சயமா வினுஷா இப்ப நம்ம உணவு பழக்கத்துல வந்து சில மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் அப்படீன்னு நான் நினைக்கிறேன் எத்தன பேருக்கு இதுல உடன்பாடு இருக்குன்னு தெரியல எல்லாரும் வந்து ருசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களே தவிர அவங்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி தான் இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியோட பயன்பாட்டை கொஞ்சம் குறைச்சுட்டு தானியங்களோட பயன்பாட்டை கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படீன்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க மீனாட்சி நிச்சயமாக மெர்சி ஆஹ் நம்ம வந்து

அதிகமா சாப்பிடுறது அரிசின்னா நம்மள வந்து doctors வந்து நமக்கு என்ன prescribe பண்றாங்க நம்மள எது வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா கோதுமையில செய்யப்படுற சப்பாத்தி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப சப்பாத்தி சாப்பிடுறவங்க எல்லாம் இருக்காங்க இல்ல அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் அதிகமா சப்பாத்தி எடுத்துக்கிறதுனால நீங்க வந்து ஆஹ் அரிசி மாதிரி சாப்பிடுங்க அதாவது சாதம் மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு வந்து doctors வந்து அங்க இருக்கிற doctors வந்து சொல்றாங்க இது வந்து நம்ம எது அதிகமா எடுத்துக்கிறோம் அப்படின்றதை பொறுத்து நம்ம எடுத்துக்காத ஒரு விஷயம் வந்து imbalance ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுது நீங்க என்ன சொல்றீங்க வினுஷா ஆஹ் நீங்க சொன்னது பத்தி அது எனக்கு சரியா தெரியலே ஆஹ் ஏன்னா நான் எனக்கு அந்த பதில் இல்ல கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதப் பத்தி எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் அந்த கேழ்வரகு அப்படிங்கிறது வந்து விரகு திணை அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து B பிரிவு உயிர் சத்துக்களை வந்து நிறைய கொண்டிருக்குமாம் ஆனா மிகக் குறைந்த அளவுதான் வந்து இந்த cyamine சத்து அப்படிங்கறது காணப்படுமாம் அதிக அளவுல நார்ச்சத்தும் குறைந்த அளவுல இரும்புச்சத்தும் கொண்ட இந்த கேழ்வரகை வந்து அதாவது கஞ்சின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா கேழ்வரகு கஞ்சி அது அது வைப்பாங்க அது சில பேருக்கு வந்து ஒத்துக்கும் ஆனா சில பேருக்கு ஒத்துக்காது அத வந்து ஒதுக்குறவங்க சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய health அதாவது நம்மளோட body ல வந்து நிறைய சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மெர்சி உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் நிச்சயமா இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ நம்ம சாப்பிடுற அரிசி எல்லாமே வந்து தீட்டப்பட்ட அரிசியா இருக்கு அதாவது ஆஹ் பலமுறை வந்து சுத்திகரிக்கப்பட்ட அரிசியா வருது அது அது இல்லாம இயற்கையா சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இயந்திரங்கள்னாலே வந்து தீட்டப்படுறதுனால அதுல இருக்க சத்துக்கள் வந்து ஐம்பது சதவீதம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா கேழ்வரகு இதைப் பத்தி நான் சொல்றேன் நம்ம உணவு பழக்கங்கள்ல சில மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்னும் நான் சொன்னேன் நம்ம இட்லிக்கு அரிசி மாவு பயன்படுத்துறதுக்கு பதிலா இந்த கேழ்வரகு மாவுல தோசையோ இல்ல இட்லியோ நம்ம சமெச்சு சாப்பிடுறது நமக்கு

அதெல்லாம் வந்து ஆஹ் விக்கிறாங்க அத நம்ம பயன்பாட்டுல எடுத்துக்கிட்டா நல்லதா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வினுஷா நீங்க சொல்லுங்க மீனாட்சி நிச்சயமாக மெர்சி நம்ம வந்து இப்ப நிறைய ஆஹ் தினைகள் ஆஹ் பயிர்கள் எல்லாம் எடுத்துக்கணும்தான் அது இதுல வந்து ஒரு வகைதான் வந்துட்டு கொள்ளு அப்படி சொல்லுவாங்க இந்த குதிரைக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுவுமே வந்து நம்ம சாப்பிடறதுக்கான கொள்ளுமே இருக்கு அது ரொம்பவும் நல்லது

நீங்க என்ன சொல்லரிங்க வினுஷா உங்களுக்கு இது பத்தி தெரியுமா அஹ் இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல so கொஞ்சம் திருப்பி சொல்றீங்களா கொள்ளு வினுஷா கொள்ளு குதிரை சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா

குதிரைக்கு போடுற கொள்ளையும் இருக்கு நமக்கு நமக்கு சாப்பிடுறதுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது ரொம்ப நல்லது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அத பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டேன்

ஒரு பழமொழி இருக்கும் இல்லைங்களா எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஆனா இந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரிதான் ரொம்ப நம்ம வந்து குண்டா இருக்கோம் அப்படின்னா வந்து அஹ் அந்த கொள்ளு வந்து night வந்து ஊர வச்சிட்ட்டோம்னா வாங்கிட்டு வந்து அந்த தண்ணி அது அப்டியே ஊறி தண்ணி இருக்கும் அந்த தண்ணியும் குடிச்சிருணும் அந்த கொள்ளு வந்து நல்லா அதாவது அது எப்படி சொல்றது ஊற வச்சே நம்ம அவிப்போம் இல்லைங்களா அவிச்சு அதை நம்ம சாப்பிட்டோம்ன்னா நம்மளோட உடம்புல இருக்க அந்த தேவையற்ற கொழுப்பெல்லாம் வந்து போயிடும் நம்ம வந்து கொஞ்சம் வயசு குறையும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுதான் எனக்கு தெரியும் மீனாட்சி மெர்சி உங்களுக்கு தெரிஞ்சது அஹ் நிச்சயமா வினுஷா இப்ப நீங்க சொன்னீங்க இன்னுமே சில மாற்றங்களை கொண்டுட்டு வரணும்ன்னு நான் நினைக்கிறேன் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை நம்ம உட்கொள்றதை தவிர்த்துட்டு இயற்கையான முறையில செஞ்ச சாப்பாடுகளை இல்ல காய்கறிகளை வச்சு நம்ம சமெச்சு சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நகர் நகர்ப்புறங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து பெரும்பாலும் இந்த இயற்கையான ஆஹ் காய்கறிகள் இயற்கையான பழங்களை வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க அது எல்லாருமே தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நான் நம்புறேன் இத இத ஆரம்பிச்சு வைக்கிற விதமா அவங்கவங்க வீட்டிலேயோ இல்ல மாடியிலேயோ இல்ல அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற இடத்திலேயோ தோட்டங்கள் அமைச்சு அவங்களே பயிர்களை விழவச்சு சாப்பிடுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது செடி வளர்க்கிறதுனால

taste க்குதான் வந்து போறாங்க முக்கியத்துவம் குடுக்கறாங்களோன்னு எனக்கு தோணுது இப்ப நம்ம இந்த பயிறு அதெல்லாம் வந்து சாப்பிடறப்போ இன்னுமே வந்து இத நம்ம ஆஹ் சமைக்காம ஆஹ் ஊற வெச்சு சாப்பிடறது மூலமா நமக்கு இன்னுமே நிறைய

அஹ் அது பேரு என்ன பயிர் வகைகள் நீங்க சொன்ன மாதிரி வந்து பயிர் வகைகள் நிறைய வந்து சாப்பிடலாம் பயிர் வகைகள் மட்டுமே வந்து ஆஹ் போன எப்படி சொல்றது கொண்டைக்கடலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வெள்ளை கொண்டைக்கடலைதான் கிடையாது கருப்பு கொண்டைக்கடலை அந்த பயிர் வகையை வந்து நம்ம night ஊற வச்சிட்டு காலையில ஒரு வெள்ளைத் துணியில வந்து அத கட்டி

பச்சைப்பயிறுன்னு சொல்லு சொல்லுவாங்க அந்த இது அது எல்லாமே வந்து நம்ம சாப்பிடறதுக்கு வந்து அதாவது முளைகட்டிய பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அதிகமா அமினோ அமிலங்கள் இது மட்டும் இல்லாம வந்து ஆஹ் ரத்த அழுத்தம் ஏற்படாது புற்றுநோய் ஏற்படாது இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க மெர்சி உங்களுக்குத் தெரிஞ்சதைச் சொல்லுங்க நிச்சயமா வினுஷா நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த ஆஹ் ப ப முளைகட்டின பயிரெல்லாம் வந்து சாப்பிடறதுனால வந்து நிறைய புரதச் சத் புரதச் சத்துக்கள் அதிகமா இருக்கு இந்த உடற்பயிற்சி கூடத்துல உடற்பயிற்சி செய்யறவங்கதான் பெரும்பாலும் இந்த மாதிரியான உணவுகளைதான் வந்து ஆஹ் நிறைய எடுத்துப்பாங்க ஆஹ் மீனாட்சி இப்போ நீங்க சொல்லுங்க இந்த ஆஹ் வெள்ளை கோழி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு ஒரு உணவுப் பொருளா இருக்கு அது அதோட பயன்பாட்டை தவிர்த்துட்டு நம்ம நாட்டுக்கோழிகளை சாப்பிட்டா நமக்கு நம்மளோட அந்த சத்துக்கள் நமக்கு முழுமையா கிடைக்கும்ன்னு நான் சொல்ல வர்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன சொன்னீங்க வெள்ளை கோழியா

வளர வைக்கிறதுனால அந்த chemicals மே வந்து நமக்கு வந்து நம்ம சாப்பிடுறப்போ நமக்கு வரும் அதனால அத நம்ம அத சாப்பிடுறதை விட நாட்டுக்கோழிகளை வந்து சாப்பிடுறது வந்து நல்லதுதான் ஏன்னா அது வந்து இப்போ அந்த மாதிரியான ஒரு chemical test எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அத வளர்த்திருக்க மாட்டாங்க அதனால அது பிராய்லர compare பண்றப்ப நாட்டுக்கோழி சாப்பிடுறது ரொம்பவும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க வினுஷா உங்களோட கருத்து என்ன அஹ் நீங்க சொன்ன போலத்தான் அது பேரு என்ன இந்த

அது போல சாப்பிடறதாலதான் வந்து நமக்கு அதிக சத்து கிடைக்கும் ஆஹ் அதே வந்து கோழி வந்து சாப்பிட்டா வந்து சத்து கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நாட்டுக்கோழி சாப்பிட்டா வந்து அது சத்துதான் ஆஹ் ஆனாலும் வந்து இந்த கோழில வந்து வேண்டாம் அப்படின்னு எங்க வீட்டுல தவிர்த்திருவாங்கங்க அஹ் ஆட்டுக்கறியிலதான் வந்து அதிக சத்து இருக்கு அதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சில பேர் வந்து இந்த beef ன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் சாப்பிடறாங்க அதப் பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா மெர்சி அஹ் நிச்சயமா வினுஷா இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா beef அதாவது மாட்டுக்கறி அதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதா சொல்றாங்க ஆனா சில மத கலாச்சாரங்கள் எல்லாம் வந்து அதுக்கு உடன்பாடு கொடுக்கிறது இல்ல ஏன்னா வந்து அஹ் பசுமாடை வந்து சில ஆஹ் மதத்திலே வந்து தெய்வத்துக்கு சமமா பாக்குறாங்க அதனாலே பெரும்பாலும் அத ஆஹ் தவிர்க்கிறாங்க ஆனா அதிலே நிறைய சத்துக்கள் இருக்கிறதா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல அஹ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த

அஹ் நம்ம சூழ்நிலைகள்னாலும் நம்ம அத உட்கொள்றதுல ப ஒண்ணும் ஆகினது ஆஹ் அதையே நம்ம ஆஹ் தினசரியா எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு நான் சொல்ல வர்றேன் அதோட பயன்பாடுகளை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா ருசியை தவிர்த்துட்டு ஆரோக்கியத்துக்காக சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க மீனாட்சி நிச்சயமாக மெர்சி நீங்க ஒருமுறை அப்படி சாப்பிட போயிதான் உங்களுக்கு ரொம்ப முடியாத வயிறு வலி வந்ததுன்னு எனக்கு தெரியும் அதனால நம்ம வெளியில சாப்பிடுறதை வந்து நம்ம எப்பவுமே வந்து தவிர்க்கணும்தான் ஏதோ ஒரு காரணத்துனால நம்ம சாப்பிடுறது ஏன்னா நம்ம இப்ப வீட்டுல செய்யிறதுக்கும் வெளியில செய்யிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படி இருக்கப்போ அவங்க வந்து என்ன போடுறாங்க என்ன பொருட்கள்லாம் use பண்றாங்க அப்படின்னும் நமக்கு தெரியாது அது எந்த எந்த எந்த அளவுக்கு சுத்தமான பொருட்கள் அப்படின்னும் நமக்கு தெரியாது இல்ல அந்த செய்யற இடமும் வந்து எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதனாலே கூட நமக்கு நிறைய பிரச்சனைகள் அதாவது உடு அஹ் உடம்பு சார்ந்த பிரச்ச பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வெளியில சாப்பிடறதை most ஆ வந்து தவிர்க்கணும்ன்னுதான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அஹ் நீங்க சொன்ன மாரிதான் அது பேர் என்ன வெளியில சாப்பிடறதை வந்து தவிர்த்துட்டு இப்ப நம்ம இப்ப பேசிட்டிருந்தோம் இல்லீங்களா தானியங்கள் அதை மாரி இருக்கிறது வந்து வெளியில சாப்பிட்டாலும் ஒண்ணும் ஆகாது ஆஹ் தானிய வகைகள் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து